அதாவது மார்ச் இருவத்தி மூணூ இருவத்தி நாலாம் மற்றும் மார்ச் இருவத்தி ஏழு எட்~ இருவத்தி எட்டு ஆகிய நான்கு நாட்கள் budget தொடர்பாக பொது விவாதங்கள் நடத்தப்பட்டு அமைச்சர்களை பதிலுரை வழங்குவார்கள் மார்ச் இருவத்தி ஒன்பதாம் தேதி முதல் மானிய கோரிக்கை விவாதங்கள் தொடங்கி ஏப்ரல் இருவத்தி ஓறாம் தேதி வரை நடைபெறும் காலை பத்து மணி முதல் மதியம் ரெண்டு மணி வரையும் பின்னர் நாலு மணிக்கு அவை மீண்டும் தொடங்கி இரவு ஏழு அல்லது எட்டு முனை~ மணி வரையும் அவை நடைபெறும் அனைத்து நாட்களிலும் கேள்வி நேரம் இருக்கும் என்று தெரிவித்துள்ளார் சட்டமன்றத்தில் EVKS இளங்கோவன் இருக்கை தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த அவர் இளங்கோவனுக்கு இருக்கை ஒதுக்கப்பட்டுவிட்டது அவரது மகன் ஈ வே ரா திரும்~ மகன் அமர்ந்த இடத்தில் இளங்கோவன் அமர்வது நெருடலாக இருப்பதாக கூறியதால் வேறு இடம் ஒதுக்கப்பட்டது அவரை முன் வரிசையில் அமர வைப்பதா பின் வரிசையில் அமர வைப்பதா என்பதை அந்த கட்சி முடிவு செய்யும் என்று கூறினார்

தமிழ்நாடு budget ரெண்டாயிரத்தி இருவத்தி மூணு இருவத்தி நாளில் சென்னையை மையமாக வைத்து பல்வேறு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன வடசென்னை வளர்ச்சி திட்டத்துக்கு ஆயிரம் கோடி ரூபாய் சைதை தேனாம்பட்டை மேம்பாலம் ஆகிய அறிவிப்புகள் வரவேற்பு பெற்று ஆஹ் வருகின்றனர் தமிழக அரசால் முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்ட வெள்ள தடுப்பு ஆஹ் நடவடிக்கைகள் அனைவராலும் பாராட்டப்பட்டன ஆயிரத்தி முண்ணூத்தி பதினஞ்சி கோடி ரூபாய் மதிப்பிலான வெள்ள தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன வரும் காலங்களில் வெள்ள தடுப்பு பணிகளுக்கும் நீர்வழி பாதை தூர்வாரும் பணிகளுக்கும் முண்ணூத்தி இருவது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது சென்னையில் சீ~ சீரான சமமான வளர்ச்சியை உறுதி செய்ய வடசென்னை வளர்ச்சி திட்டம் என்ற பெயரில் ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் அடுத்த மூண்று ஆண்டுகளில் அரசு செயல்படுத்தும் சென்னை தீவுத்திடலில்

ஆறுநூத்தி இருவத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் நாலு வழித்தட மேம்பாலம் கட்டப்படும் சென்னையில் வடபழனி திருவான்மியூர் வியாசர்பாடி பேருந்து பணி மனைகள் ரூபாய் ஆயிரத்தி இறுநூறு கோடி ரூபாயில் மேம்படுத்தப்படும் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆஹ் மதிப்பீட்டில் அடையாறு கூவம் ஆறுகள் சீரமைக்கப்பட்டு பூங்காக்கள் உள்ளிட்டவை அமைக்கப்படும் சென்னை பெருநகர மாநகராட்சியில் பொது கழிப்பறைகள் சமுதாய கழிப்பறைகள் இயங்கி வரும் கழிப்பறைகளை சீரமைத்தல் மற்றும் அதன் பராமரிப்பு ஆகிய பணிகள் நாலா~ நாநூற்றி முப்பது கோடி ரூபாய் செலவில் அரசு தனியார் பங்களிப்புடன் ஒரு முன்னோடி திட்டமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது இத்திட்டம் மாநிலத்தின் பிற மா~ மாநகராட்சிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

இந்த CCTV camera க்கள் மூலம் உயர் தெளிவு திறனுடன் video க்கள் அஹ் நம்மால் பதிவு செய்ய முடியும் இந்த camera க்கள் மூலம் நீங்கள் துல்லியமான audio ஆதரவையும் நீங்கள் பெறலாம் இந்த CCTV camera க்கள் மூலம் நேரலை காட்சிகளையும் நீங்கள் பார்த்து மகிழலாம் இந்த CCTV camera க்கள் wifi வசதியுடன் வருகிறது HD ஒளி தரத்துடன் படங்களை நீங்கள் காணலாம் முணூத்தி அறுவது degree அளவிற்கு காட்சிகளை cover செய்ய முடியும் இந்த camera க்கள் மூலம் உங்கள் வீட்டில் ஏதாவது ஆள் நடமாட்டம் இருந்தால் இதை கண்டறிய முடியும் இதன் மூலம் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்போதும் பாதுகாப்பான சூழலில் வைக்க முடியும் உங்களுக்கு இந்த camera க்கள் ஏற்ற ஒண்றாக இருந்தால் உடனே இதை order செய்யுங்கள் இந்த camera க்கள் ஆஹ் thousand eighty P தெளிவான HD தொழில்நுட்பத்துடன் வருகிறது இந்த camera வில் wifi வசதிகளும் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த camera முண்ணூத்தி அறுவது degree tilt motion உடன் வருகிறது இந்த cameraவில் நூத்தி இருவத்தி எட்டு GP வரை SD card ஐ பயன்படுத்தி வைப்பார்~ அஹ் வரலாம் இந்த smart camera வில் அலெக்ஸா மற்றும் கூகுல் assistant இணைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் உங்கள் குரலை கட்டுப்படுத்த முடியும் இதன் மூலம் இருவத்தி நாலு~ நாலு மணி நேரமும் உங்கள் வீட்டை நீங்கள் கண்காணிக்க முடியும் உங்களுக்கு இந்த HD smart camera பிடித்திருந்தால் உடனே இதை order செய்து மகிழுங்கள் இந்த CCTV camera HD தரத்தில் வருகிறது இதில் அஹ் நிறைய வசதிகள் கொடுக்கப்பட்டுள்ளன இதில் ரெண்டு வழி audio வசதிகளும் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த camera அருகில் நின்று மற்றவவுடன் பேச முடியும் இந்த பாதுகாப்பு camera மிகவும் தரம் வாய்ந்தது இதில் ஆஹ் SD card வசதிகள் கொடுக்கப்பட்டு உள்ளன நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இதை வாங்கியுள்ளனர் advance net vision வசதிகள் கொடுக்கப்பட்டு உள்ளன இரண்டு வழிகளில் பேச முடியும் இந்த camera வை உடனே order செய்து மகிழுங்கள் ஜெயலலிதா இறந்த பிறகு ஸ்டாலின் எடுத்த முடிவு பத்திரிக்கையாளர் பார்வையில் ஸ்டாலின் ஸ்டாலின் ஆட்சி எப்படி உள்ளது? ஸ்டாலின் கஞ்சா ஒழிப்புக்கு எதிராக எடுத்த நடவடிக்கைகள் பத்திரிக்கையாளர் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன என்பதை பற்றி crime செல்வராஜ் அற்புதமாக பேசியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி மீது வழிப்பறி வழக்கு

அப்போது அவருடன் பயணம் செய்த அமமுக நிர்வாகி ராஜேஸ்வரன் என்பவர் எடப்பாடி பழனிச்சாமி துரோகி சசிகலாவுக்கு துரோகம் செய்தவர் என பேசி தனது முகநூல் பக்கத்தில் live போட்டார் உடனடியாக எடப்பாடியின் அஹ் பாதுகாவலர் ராஜேஸ்வரனின் cell phone ஐ பறிமுதல் செய்து விமான நிலைய பாதுகாப்பு படையினரிடம் ஒப்படைத்தனர் அப்போது அதிமுகவினர் சிலர் ராஜேஸ்வரனை தாக்கிய காட்சிகள் வெளியானது இந்த சம்பவத்தை ஆதாரமாக வைத்து ராஜேஸ்வரன் தரப்பினர் மற்றும் ஆமமுக நிர்வாகிகள் சேர்ந்து எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் அவரது பாதுகாவலர் PSO கிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் MLAPR செந்தில்நாதன் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மகன் உட்பட ஆறு பேர் மீது புகார் அளித்தனர்

சென்றதாகவும் கூறப்பட்டிருந்தது அதேபோல் முன்னாள் முதல்வரை அவதூறாக பேசியதாகவும் அதனை சமூக வலைத்தளத்தில் பரப்பியதாகவும் ராஜேஸ்வரன் மீது முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் சார்பாக புகார் அளிக்கப்பட்டது இருதரப்பினரும் புகார் அளித்துக் கொண்ட நிலையில் எடப்பாடி உட்பட அதிமுகவில் சேர்ந்த ஆறு பேர் மீது ஆறு பிரிவுகளில் வழக்கு பதிவானது அதன்படி ராஜேஸ்வரன் அளித்த புகாரில் பேரில் கொலை அஹ் வெறி தாக்குதல் கூட்டாக சேர்ந்து தாக்குதல் அஹ் cell phone வழிப்பறி பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தல் கொலை மிரட்டல் விடுத்தல் உள்ளிட்ட ஆறு பிரிவுகளில் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தின் எதிர்கட்சித் தலைவர் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் மீது வழிப்பறி வழக்கு பதிவு பதியப் பட்டிருப்பது அரசியல் அரங்கில் பேசு பொருளாகியுள்ளது எடப்பாடி பழனிச்சாமி மீது பொய் வழக்கு இன்னும் ஒரே வருஷத்தில் twist இருக்கு மதுரை விமானம் நிலையத்தில் எடப்பாடி பழனிச்சாமியை வைத்துக்கொண்டு ஃபேஸ்புக் live போட்ட ராஜேஸ்வரன் என்ற நபரால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது துரோகத்தின் அடையாளம் எடப்பாடி சின்னம்மாவிற்கு துரோகம் செய்தவர் ப~ பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இட ஒட~ இட ஒதுக்கீடு வழக்கு அஹ் வழங்கி தென் மாவட்ட மக்களுக்கு துரோகம் செய்தவர் என அடுத்தடுத்து குற்றச்சாட்டுகளை முன் வைத்தார் உடனே எடப்பாடியின் பாதுகாவலர் அவரது cell phone ஐ பறித்து விமான நிலைய அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார்

ஆ Ma'am என் Account ல இருந்து காசு ஆயிருச்சு அதைக் கொஞ்சம் பாத்து சொல்றீங்களா என்னன்னு?

Six three eight four Double two one, Six two Nine two seven,

இல்லை Ma'am நான் எதுவும் Recharge பண்ணலை. இல்லை இல்லை Ma'am நான் அப்படிலாம் எந்த Plan உம் பண்ணலை. இல்லை அதைப் பாத்து தான் இப்ப உங்களுக்கு Call பண்றேன். இப்ப திடீர்னு Thousand two hundred உங்க Account ல இருந்து இதாயிருக்குன்னு பாத்துட்டு தான் உங்களுக்கு Call பண்றேன். எதனால இப்ப இப்ப எடுத்தீங்கன்னு? இல்லை Ma'am இப்ப என் Recharge ஐ Cancel பண்ணிருங்க. நான் Fifty thousand ஒருத்தருக்கு கடன் கொடுக்குறதுக்காக வெச்சிருந்தேன். நீங்க எடுத்துட்டீங்க போட்டு விடுங்க. அதை Cancel பண்ணிட்டு எனக்கு Amount ஐ போட்டு விடுங்க.

ஆ நான் பண்ணலை. Phone ல எதோ Automatic ஆ ஏதாவது அமுக்கிருக்கும். அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியுமா? சரி அப்போ உங்க Account ல இருந்து காசு போகுதுல்ல அப்ப எங்கள்ட்ட கேட்க வேண்டியது தான நீங்க இந்த மாதிரி நீங்க பண்ணிருக்கீங்களா? நாங்க போட்டுக்கலாமான்னு? நீங்களா எதுவுமே கேட்காம நீங்க பாட்டுக்கு எடுத்துக்குறீங்க, Ma'am அப்போ Amount மட்டும் எடுத்துக்குறீங்க Account ல இருந்து எனக்கு தெரியாது Ma'am நீங்க எனக்கு காசை போட்டு விடுங்க. இப்ப கடன்காரன் வீட்டு வாசல்ல நிக்கிறான். நான் எல்லா App உம் Use பண்றேன். Mam.

ஆமா Ma'am நீ நீங்க தான் எனக்கு தெரிஞ்சுஉங்களுக்கு காசு வேணும்னு நினைச்சு என் இதுல இருந்து நீங்களே Recharge பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு காசு வேணும்னா நீங்க வேற யார்கிட்டயாவது கேளுங்க தருவாங்க. என் Account ல இருந்து ஏன் எடுக்குறீங்க நீங்க? நீங்க உங்களுக்கு Bore அடிச்சுருக்கும். உங்களுக்கு காசு தேவைப்பட்டு இருக்கும். அப்படியே List சும்மா தேடி இருப்பீங்க. ஆ இந்தா இவன் இருக்கான் அப்படின்னு சொல்லி இவன எடுத்து இருப்பீங்க இவன் Account ல இருந்து எடுத்துப்போம்னு சொல்லி, இப்ப அப்படி தான எடுத்துருக்கீங்க என்கிட்ட கேட்டீங்களா? நீங்க எடுக்கறதுக்கு முன்னாடி இப்ப நான் கடன்காரன் வீட்டு வாசல்ல நிக்கிறான் நான் கொடுக்கணும். இல்லை உங்க வீட்டு Address சொல்லுங்க. நீங்க எழுதி கொடுங்க உங்க வீட்டுக்கு நான் அனுப்பி விடுறேன் நீங்க கொடுக்கணும் காசு, Manager ஐ பாத்து எதுக்கு நான் பேசணும்? அதுக்கு அங்க வரணும். அதுவரைக்கும் கடன்காரன் என்னை என்ன சும்மா விடுவானா? நான் நான் Recharge பண்ணலை Ma'am நான் சொல்றேன் நான் Recharge பண்ணா எதுக்கு நான் உங்களுக்கு Call பண்ணி பேச போறேன்? சேரி இப்ப Recharge பண்ணிருக்கன்னு சொல்றீங்கல்ல அதை தூக்கி விட்டுருங்க. எனக்கு காசை போட்டு விடுங்க. அப்படி எப்படி பண்ண முடியும்னா இப்ப எப்படி Recharge பண்றதுக்கு மட்டும் ஒரு Button ஐ தான அமுத்துனீங்க அந்த மாதிரி ஏதாவது அமுத்துங்க Ma'am என்ன Ma'am இப்படி பண்றீங்க? Help பண்ணுங்க Ma'am உங்களுக்கென்ன ஒரு மனசாட்சின்னு ஒன்னே இருக்க மாட்டிங்குது,

ஆ உங்களுக்கு கடன் இல்லை அதனால தான் உங்களுக்கு அது தெரியலை Ma'am கடன்காரன் பிரச்சனை உங்களுக்கு என்ன நீங்க Bank ல வேலை பாக்குறீங்க கடன் இருக்காது. நான் எல்லாம் அதான் Ma'am இப்படி வந்து பண்றீங்க என் Account ல இருந்து காசு எடுத்துட்டு, எனக்கு புரியுது நீங்க ஏதாவது Help பண்ணுங்க உங்க Bank ஐ விடுங்க அது கட்டுறது அது இருந்துட்டு போகுது. நீங்க எனக்கு நீங்க என் Number வேணா தற்றேன் நீங்க வேணா காசு போட்டு விடுறீங்களா? என்ன Ma'am ஒரு இந்தியக் குடிமகனா இருந்துட்டு Help கூட பண்ண மாட்டுறீங்க? Mam இப்ப mam அது Check பண்றது இருக்கட்டும் Ma'am இப்ப எனக்கு காசு வேணும் இப்ப Cancel பண்ணிட்டு Check பண்ணிட்டு நான் சொன்னா Cancel பண்ணிட்டு எனக்கு காசை திருப்பி போட்டு விடறீங்களா? என்ன Ma'am இப்ப அதுவும் பண்ண மாட்டீங்குறீங்க உங்கள்ட்ட காசு இருந்தா கொடுங்க Ma'am கடன்காரன் கத்துறான் Ma'am ma'am நான் அப்ப வந்து ஏதாவது Sucide பண்ணிக்கிட்டா உங்க பேர் தான் எழுதி வெப்பேன் Ma'am உங்க பேர் என்ன Ma'am உங்க பேர் என்ன First உ? Ma'am உங்க பேர் என்ன Ma'am நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் உங்க பேர் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். கார்த்திகா Ma'am ma'am அப்ப நான் எழுதி வெச்சுட்டு செத்துடுவேன் Ma'am பாத்துக்கோங்க உங்க பேர் தான் Ma'am எழுதி வெச்சு SBI யில் வேலை பார்க்கும் கார்த்திகா தான் காரணம்ன்னு சொல்லி பாருங்க Ma'am, நீங்களே யோசிங்க கடன்காரன் வந்து கத்திகிட்டு இருக்கான் என் Account ல இருந்து நீங்க பாட்டுக்கு காசு எடுத்துட்டீங்க, சரி அதான் நான் என் Number தர்றேன் நீங்களாவது காசு கொடுங்க. என்ன Ma'am? ஒரு இந்தியக் குடிமகனா இருந்துட்டு இது Help கூட பண்ண மாட்டீங்குரீங்களே Ma'am, சரி இதே உங்க Friend க்கோ இல்லை உங்க வீட்டுல இருக்குற யாருக்கோ ஆனா இப்படி தான் சொல்லிட்டு இருப்பீங்களா டப்புன்னு உங்க Account ல இருந்து கொடுத்துருக்க மாட்டீங்க எவ்வளவு காசு இருக்கு Bank ல அதுல இருந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் போட்டு விடுங்க Ma'am என்ன கண்டாபிடிக்க போறாய்ங்க, நான்லாம் இந்த இடத்துல இருந்துருந்தா உங்களுக்கு எவ்வளவு தெரியுமா போட்டு விட்டுருப்பேன்? ரெண்டு லட்சம் கூட போட்டு விடுவேன் Ma'am அவ்வளவு காசு வெச்சுருக்கீங்க Bank ல, என்ன Ma'am நீங்க நினைச்சா என்ன வேணா பண்ணலாம் Ma'am டப்புன்னு அனுப்பிச்சு விடுங்க ஒரு ரெண்டு ஜீரோ ஜீரோன்னு போட்டீங்கன்னா என் Account க்கு வந்துடும் Ma'am நான்வேணா அப்புறம் வேணா உங்கள்ட்ட தர்றேன் Ma'am திருப்பி கொடுக்குறேன் Ma'am.

Ma'am இப்ப என்ன Ma'am இப்படி பேசிட்டு இருக்கீங்க? Ma'am அப்ப கடன்காரனை உங்க வீட்டுக்கு வர சொல்லிற்றேன் Ma'am எனக்கு தெரியாது நீங்க பாட்டுக்கு Account ல இருந்து காசு எடுத்துட்டு இப்ப இப்படி பண்றீங்க அவன் வந்து கத்திட்டு இருக்கான்.

Ma'am miss ஆகலை Ma'am திருடிட்டீங்க Ma'am நீங்க,

அதுதான் Ma'am நானும் அதான் சொல்றேன். Fifty thousand ஒருத்தனுக்கு கடன் கொடுக்குறதுக்காக வெச்சுருந்தேன். நீங்க அதுல இருந்து இப்ப தூக்கிட்டீங்க Thousand two hundred ஐ இப்ப அவன் வந்து நிக்கிறான்,

Ma'am இல்லல்ல யார்கிட்டயுமே இல்ல Ma'am மாச கடைசி, Ma'am நான் திருப்பி சொல்றேன் Ma'am உங்களை மாதிரி Bank ல எல்லாம் வேலை பாக்கலை Ma'am நாங்கள்ளாம் ஏழைத்தாய் மகன்கள் நாங்கள்ளாம். நாங்கள்ளாம் கஷ்டப்பட்டு மாடு மேச்சு சம்பாரிக்கிறோம். Ma'am என்ன Ma'am இப்படிலாம் பண்றீங்க? நான்லாம் காலையிலயும் சாப்பிடாம Night உம் சாப்பிடாம Regular ஆ Shop போட்டு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வெச்சுருப்போம். நீங்க என்னடான்னா AC ல உட்கார்ந்துட்டு இப்படி காசை திருடிட்டு இருக்கீங்க. எதுக்கு Ma'am இப்படி திருடுறீங்க First உ, Ma'am நீங்க சும்மா என்மேல தப்பு என்மேல தப்புன்னு சொல்லாதீங்க Ma'am இப்ப எனக்கு காசு வேணும் Ma'am கொடுங்க.

Ma'am agent கள்ளாம் ஐயோ Ma'am agent மட்டும் வாழ்க்கையில நம்பவே கூடாது. இது மாதிரி தான் போன மாசம் ஒருத்தன் என்ட வன்ட்டு எங்க அண்ணன் ஒரு Agent காசு கொடுங்க அப்படின்னான். நான் கொடுக்க மாட்டேன்டன் Ma'am அப்புறம் என் Friend கொடுத்து அவன் காசை ஆட்டை போட்டு போய்ட்டாங்க Ma'am agent ஐ மட்டும் நம்பாதீங்க. சரி அப்ப கடன்காரனையும் கையோட கூட்டிட்டு வந்துரட்டுமா செரி Okay ma'am, என்ன Ma'am இப்படி சொல்றீங்க? அப்ப காசு அப்ப கடன்காரன் வந்து உங்கள்ட்ட உங்களையை கைகாட்டி விட்டுடுவேன். நீங்க இருப்பீங்க அங்க? நீங்க அங்க இருப்பீங்கல்ல Bank ல Ma'am நான் என்னத்துக்கு? நான்லாம் வேணாம் Ma'am நீங்க இருப்பீங்களா? நீங்க இருப்பீங்கன்னா சொல்லுங்க? நான் கொண்டுவந்து உங்க முன்னாடி நிப்பாட்டிற்றன். நீங்களே பஞ்சாயத்து பேசி ஒரு ரெண்டாயிர ரூபாய் கொடுத்து அனுப்புங்க. ஆ எவ்வளவு சம்பாரிக்குறீங்க அதைக் கொடுக்க முடியாதா? உங்களால Ma'am நான் Hotstar ல பண்ணிருக்கன் Littlestar ல பண்ணிருக்கன் ஏதோ ஒன்னு விடுங்க Ma'am அது பிரச்சனை இல்லை Ma'am இப்ப எனக்கு தேவை காசு வேணும் Ma'am ம், Ma'am என் வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாம் One two three யே தெரியாது Ma'am. நான்தான் என் வீட்டுலேயே அதிகமா படிச்சுருக்கேன். எட்டாவது படிச்சுருக்கன் அதிகமா என் வீட்டுல எல்லாம் ரெண்டாவது மூணாவது தான் படிச்சுருக்காங்க அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது Ma'am, Ma'am இங்க பாருங்க நீங்களே சொல்றீங்க தெரியாம பன்னிருப்பன்னு அதுக்கு எதுக்கு Ma'am நான் தண்டனையை அனுபவிக்கனும். மன்னிச்சு போட்டு விட்டுடுங்க Ma'am திருப்பி தப்பு பண்றது மன்னிக்கிறது தான் Ma'am மனுஷன் குணம். என்ன Ma'am இப்படி இருக்கீங்க? ஆ சரி அந்த Hotstar phone number அவரு Number கொடுங்க. அவரு பேரு என்ன Ma'am hotstar ஆ அவரு அவரு பையனா பொண்ணா? Ma'am, ஐயோ அதுக்கும் Customer service ஆ எவனும் நேர்ல பேசவே மாட்டானா Ma'amFirst உ எடுக்குறவன் என்ன Ma'am இது? எல்லாத்துக்கும் Customer service இது தப்பிக்கிறதுக்கே வெச்சுருக்கீங்க போல Ma'am தெரியுது Ma'am சரி அவனை கூட்டிட்டு Bank குக்கு வற்றன் Ma'am நீங்க,

Okay ma'am thank you ma'am. உயிர்களுக்கும் உடமைகளுக்கும் இயற்கையினால் ஏற்படும் பேரழிவுதான் பேரிடர் எனப்படுகிறது ஐக்கிய நாடுகள் சபையின் அபாய நேர்வு குறைப்பு அமைப்பின் கூற்றுப்படி அபாய குறைப்பு என்பது பேரிடருக்கான காரணங்களை முறையாக கண்டறிந்து பேரிடரின்~ன் போது அதன் தாக்கங்களைக் குறைப்பதாகும் இது இடர் உண்டாகும் இடங்களைத் தவிர்த்தல் மக்களின் உயிர் மற்றும் உடைமைகளின் பாதி~ பாதிப்பினைக் குறைப்பது நில மேலாண்மை, சூழ்நிலை மேலாண்மை, எதிர் விளைவுகள் குறித்த தயார் நிலை மற்றும் எச்சரிக்கை ஆகியவற்றை உள்ளடக்கியது நிலச்சரிவு என்பது மலைகள் அல்லது குன்றுகளின் ஒரு பகுதியோ அல்லது பாறைகளோ சரிந்து வீழ்தல் நிலச்சரிவு எனப்படுகிறது நீரானது நிலச்சரிவுக்கு ஒரு முக்கிய காரணியாகும் தமிழ்நாட்டில் நீலகரி மலைப்பகுதி நிலச்சரிவினால் அதிகம் பாதிக்கப்படும் பகுதியாகும் பெரும் அச்சுறுத்தல்லுக்காகும் பகுதியாகவும் கண்டறியப்பட்டுள்ளது கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பழனி மலையில் அமைந்துள்ள கொடைக்கானல் நிலச்சரிவுக்கு உள்ளாகும் மற்ற பகுதிகளாகும் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் எச்சரிக்கை மற்றும் தயார் நிலையில் இருத்தல் அன்றாட செய்திகளை கவனித்தல் வெளியேறுவதற்கான திட்டம் வழக்கத்திற்கு மாறான சிதைந்த பொருட்கள் உடைந்த மரங்கள் மற்றும் கூழாங்கற்களின் நகர்வுகளைக் கவனித்தல் ஆகியன முக்கிய செயல்பாடுகள் ஆகும் நிலச்சரிவு அறிகுறிகள் தென்பட்டால் அப்பகுதியை விட்டு பாதுகாப்பான இடங்களுக்குச் செல்லுதல் வேண்டும் நிலச்சரிவு நிகழ்ந்த இடத்திற்கு அப்பால் இருத்தல் வேண்டும் உள்ளூர் வானொலி தொலைக்காட்சி நிலையங்களில் அன்றைய செய்திகளைக் கேட்டல் நிலச்சரிவுக்கு பின் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் வெள்ளம் கழிவுகளின் நகர்வு ஆகியவற்றைக் கவனித்தல் நேரடியாக நிலச்சரிவு பகுதியினுள் செல்லாமல் காயம்பட்ட மற்றும் சரிவில் சிக்கியவர்களை மீட்டல் ஆகியன நிலச்சரிவிற்கு பின் கடைபிடிக்க வேண்டிய செயல்களாகும்

அவசரகால தொலைபேசி எண்களையும் செய்திகளையும் தெரிந்து வைத்திருத்தல் முக்கிய பொருட்களை மடித்தும் சுருட்டியும் உயரமான பகுதிகளில் வைத்தல் வெள்ளப்பெருக்கின் போது குழந்தைகள் மற்றும் வயதானவர்களை வேகமாகவும் பாதுகாப்பா~ பாதுகாப்பாகவும் வீடுகளில் இருந்து உயரமான பகுதிகளுக்கு வெளியேற்றுவதை உறுதி செய்தல் அனைத்து மின்சார சாதனங்கள் மற்றும் ஏரிவாய்வு சாதனங்கள் அணைத்து வைத்தல் தாமதமின்றி வெளியேறுதல் நீரின் வழியாக வாகனங்களை செலுத்தாமலும் மின் கம்பிகள், மின் திறன் செலுத்தும் மின் வடக்கம்பிகள் வள்ளம் ஆகியவற்றிலிருந்து தொலைவில் இருக்க வேண்டும் மீண்டும் வே~ வீடுகளுக்கு செல்வதை உறுதி செய்தல் வீட்டிற்குள் நுழையும் முன் அனைத்து மின்சார உபகரணங்களையும் அணைத்து மீண்டும் அவற்றை உபயோகப்படுத்தும் முன் சரியாக உள்ளனவா என உறுதி செய்ய வேண்டும் பழுதுபட்ட பொருட்களை அப்புறப்படுத்துவதற்கு முன் அதற்கேற்ற உடையினை அணிவது அவசியம் ஆகும்

மற்றும் பொருட்சேதம் ஆகியவை மாநிலத்தில் தொடர்ச்சியாக நடைபெறும் நிகழ்வாகும் புயல் தாக்கும் தீவிரத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு மிக அதிக அதிக மிதமான மற்றும் குறைந்த புயல் மண்டலங்களாகப் பிரிக்கப்பட்டுள்ளன வதந்திகளை நம்பாமல் அமைதியாகவும் பதற்றமடையாமலும் இருத்தல் அலைபேசிகள் மின்னூட்டம் செய்யப்பட்டதை உறுதி செய்து குறுஞ்செய்திகளைப் பெறுதல் வானொலி மற்றும் காணொளி பெட்டிகள் மூலம் அவ்வப்போதைய வானிலை நிலைமைகளைக் கேட்டுத் தெரிந்து கொள்ளல் முக்கிய மற்றும் விலைமதிப்புள்ள பொருட்கள்

செல்ல மற்றும் கால்நடை பாதுகாப்பிற்காக அவற்றை அவிழ்த்து விடுதல் வேண்டும் மீனவர்கள் கூடுதலாக மின்சாதனங்களுடன் ஒரு வானொலிப்பெட்டியை வைத்திருத்தல் வேண்டும் இக்காலங்களில் கடலுக்குச் செல்லுவதை தவிர்த்து படகுகளைப் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் புயலின் போது வயதானவர்கள், குழந்தைகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வீட்டில் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஏற்பாடுகளைச் செய்தல், அனைத்து மின் சாதன பொருட்களையும் மின் இணைப்பிலிருந்து துண்டித்தல், தற்காலிகமான அறைகளில் தங்குதல், நகரக் கூடிய பொருட்களை பாதுகாப்பாக வைத்திருத்தல், அருகில் வசிப்பவர்களுக்கு உதவி செய்தல் ஆகியன புயலின் போது மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளாகும் மறு அறிவுரைகள் வரும் வரை அங்கேயே தங்கி இருத்தல் வேண்டும் புயலுக்குப்பின் மின்சார கம்பிகளைத் தொடுவதையும் மின்சாரத்தை பயன்படுத்துவதையும் அறவே தவிர்த்தல் வேண்டும் புயலுக்குப்பின் பாம்பு பூச்சிகளிடமிருந்து எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும் கட்டடங்களுக்கு அருகில் உள்ள கழிவுகளையும் விலங்குகளின் இறந்த உடல்களையும் அப்புறப்படுத்த வேண்டும் இழப்பின் உண்மையான மதிப்பினையும் அளவினையும் உரிய அதிகாரிகளிடம் தெரியப்படுத்த வேண்டும் வறட்சி வறட்சி என்பது தமிழ்நாடு ஒரு நீர் பற்றாக்குறை உள்ள மாநிலமாகவும் இது குறிப்பிட்ட பருவத்தில் அல்லது நிரந்தரமாக காணப்படும் ஒன்று நமது மாநிலம் நீர் தேவைக்கு பருவ மழையே பெரிதும் நம்பியுள்ளது இப்பருவமழை பொய்ப்பு வறட்சியின் பேரழிவிற்கு வரு~ வழிவகுக்கிறது நீர் பற்றாக்குறையைக் கையாளுவதற்கு அல்லது சரி செய்வதற்கு மழை நீர் சேகரிப்பு நீர்வள பாதுகாப்பு முறைகளைத் தீவிர முறையில் பின்பற்ற வேண்டும்

நவீன நீர் பாசன முறைகளைப் பயன்படுத்தல், காடுகளின் பரப்பளவை அதிகரித்தல், பயிரிடும் முறைகளை மாற்றுதல், வெள்ளப்பெருக்கு மேலாண்மை, புவி வெப்ப நீர் பயன்பாடு ஆகியன நீர்வளத்தை பாதுகாக்கும் சில வழிமுறைகள் ஆகும் தீ விபத்து என்பது தமிழ்நாடு ஒரு வெப்ப மண்டலத்தில் உள்ள மாநிலம் கோடைக்காலத்தில் அதிக வெப்பம் காரணமாக இலையுதிர் மற்றும் முட்புதர் காடுகளில் அவ்வப்பொழுது காட்டுத் தீ ஏற்படுகிறது தீ விபத்திற்கு முன்னம் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்னவேன்றால் எளிதில் தீப்பற்றக்கூடிய தாவரங்கள் மற்றும் பொருட்களிலிருந்து போதுமான இடைவெளி விட்டு குடியிருப்புகளை ஏற்படுத்துதல் உள்ளூர் கட்டட மற்றும் தீ விதி~ விதிமுறைகளைப் பின்பற்றுதல் மரங்கள் மற்றும் செடிகளின் உயரத்தைக் கட்டுப்படுத்தி வைத்திருத்தல் தீப்பிடிக்காத தர நிர்ணயம் செய்து அனுமதிக்கப்பட்ட பொருட்களைப் பயன்படுத்துதல் குடும்ப உறுப்பினர்களுடன் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறும் பல்வேறு வழிமுறைகளைத் திட்டமிடல் ஆகியன முக்கியமாக மேற்கொள்ள வேண்டியவையாகும் வானொலி, தொலைக்காட்சி மற்றும் செய்தித்தாள்களின் மூலம் அவ்வப்போதைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுதல், வாளிகளில் போதுமான நீரை நிரப்பி வைத்திருத்தல், புகைமூட்டம் இருக்கும் பட்சத்தில் அறையில் வெளிச்சத்தை ஏற்படுத்துதல், எரிவாய்வு இணைப்பினை துண்டித்தல் மற்றும் மின் சாதனங்களை மின் துண்டிப்பு செய்தல், அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் அவ்விடத்தில் இருந்து வெளியேற வழிவகை செய்தல் போன்றவையாகும் தீ விபத்திற்க்குப் பின் மீண்டும் குடியிருப்புகளுக்கு திரும்பும் முன் தீயணைப்பு அதிகாரிகளின் உதவியோடு சரிபார்த்துக் கொள்ளுதல், தீயினால் எரிந்த பகுதிகளில் மீண்டும் தீ ஜுவாலைகள் தோன்ற வாய்ப்பு உள்ளதால் அப்பகுதிகளில் நுழையும் முன் போதுமான எச்சரிக்கைகளைக் கையாளுதல், அறைகளில் தீ உள்ள பகுதிகள் கூரைப் பகுதிகள் அதன் விளம்பு பகுதிகள் மற்றும் வெளிப்பகுதிகள் ஆகியவற்றில் தீப்பொறிகள் உள்ளனவா என சோதித்து அறிதல் வேண்டும் சுனாமி என்பது இந்தியாவில் சுனாமி என்பது பொதுவானதாக இல்லை என்றாலும் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சுனாமி நிகழ்வு இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் எச்சரித்திருக்கிறது சுனாமிக்கு முன் கடல் பகுதிகளுக்கு அருகாமையில் வசித்தால் சுனாமி அலையின் தாக்கங்களையும் உள்ளூர் எச்சரிக்கை தொடர்பான நடவடிக்கைகளையும் தெரிந்து வைத்திருத்தல் அவசர குடியிருப்பு மேம்பாட்டுக்கான திட்டங்களை வகுத்தல் அருகாமையில் உள்ள உயரமான நிலப்பகுதி மற்றும் அதனை எவ்வாறு அடைவது என்பதை தெரிந்து வைத்திருத்தல் ஆகும் தயாராக வைத்திருக்கும் உடமைகளுடன் உடனடியாக வெளியேறுதல் ஆபத்தான பகுதிகளுக்குச் செல்லாமல் இருத்தல் உடனடியாக அருகில் உள்ள உயரமான பகுதிக்குச் செல்லுதல் கட்டடங்களின் உயரமான மாடிகளில் அல்லது உயரமான மரங்களில் ஏறிக் கொள்ளுதல் மற்றும் மிதக்கும் பொருட்களைப் பற்றிக்கொள்ளுதல் மேலும் கடலோர பகுதிகளுக்கு சென்று சுனாமி அலைகளைப் பார்வையிடுவதை தவிர்த்து உள்ளூர் மற்றும் உள்ளூர் வானொலியின் அவசர கால நடவடிக்கைகள் பற்றி செய்திகளைக் கேட்டறிதல் போன்றவை சுனாமியின் போது பின்பற்ற வேண்டிய நடவடிக்கைகளாகும் தொடர்ந்து வானொலி செய்திகளைக் கேட்டு உரிய அதிகாரிகளுடன் இருந்து அவ்விடத்திலிருந்து செல்வதற்கான அறிவிற்பு வரும்வரை வரும்வரை வெளியேற்றப்பட்ட இடங்களுக்கு செல்லாதிருத்தல் காயங்களைப் பற்றி சுப~ சுயபரிசோதனை செய்து முதல் உதவி பெறுதல் மற்றும் மற்றவர்களுக்கு உதவி செய்தல் ஆகியன சுனாமிக்கு பின் பின்பற்ற பட வேண்டிய முக்கிய நடவடிக்கைகளாகும் நில அதிர்வு என்பது இந்தியா நாடு ஒரு பரந்து விரிந்த நாடு பொதுவாக வட இந்திய மற்றும் மத்திய இந்தியப்பகுதி அதிக அபாய தன்மை உள்ள மண்டலமாக உள்ளது மிதமான அபாய தன்மை உள்ள மண்டலமாக தமிழ்நாடு உள்ளது நில அதிர்வு முழுவதும் முடியும் வரை கனமான மேசை அல்லது மரத்தாலான பலவகைகளினால் ஆன பொருட்களில் கால்களை பிடித்து கொண்டு அதற்கு அடியில் ஆமர்ந்திருக்க வேண்டும் நில அதிர்வு நின்றவுடன் மிக எச்சரிக்கையுடன் செயல்படுதல் வேண்டும் நில அதிர்வினால் பாலங்கள் பாதைகள் போன்றவை பாதிப்படைந்திருக்க வாய்ப்பு உள்ளதால் அவற்றை கடப்பதைத் தவிர்த்தல் வேண்டும் இயற்கை புவியியல் என்பது பல்வேறு இயற்கை அம்சங்களான நிலத்தோற்றம் வடிகால் அமைப்பு காலநிலை மண் மற்றும் இயற்கை தாவரங்களைப் பற்றிய புவியியலின் ஒரு பகுதியாகும் தமிழ்நாட்டின் இயற்கை பிரிவுகளை மூன்று பெரும் பிரிவுகளாகப் பிரிக்கலாம் அவை மலைகள், பீடபூமிகள் சமவெளிக~. காவிரி, பாலாறு, தென்பெண்ணை ஆறு மற்றும் தாமிரபரணி ஆகியன தமிழ்நாட்டின் முக்கிய ஆறுகளாகும் தமிழ்நாட்டில் காணப்படும் மண் வகைகள் அதன் பண்புகளின் அடிப்படையில் ஐந்து பிரிவுகளாகப் பிரிக்கப்படுகிறது அவை வண்டல், கரிசல், சிவப்பு, சரளை மற்றும் உவர் மண்ணாகும் தமிழ்நாட்டின் பரப்பில் இருபது புள்ளி இருபத்தி ஒண்ணு சதவிதத்தினை காடுகள் கொண்டுள்ளது பசுமைமாறா காடுகள், இலையுதிர் காடுகள், சதுப்புநில காடுகள், முட்புதர் காடுகள் மற்றும் வெப்ப மண்டல மலைக் காடுகள் ஆகியன முக்கிய காடுகளாகும் பேரிடர் அபாய நேர்வு குறைப்பு என்பது முறையான நடவடிக்கைகளின் மூலம் அபாயத்தின் தன்மையைக் குறைப்பதாகும் நிலஅதிர்வு, எரிமலை, நிலச்சரிவு, சூறாவளி, வறட்சி மற்றும் காட்டுத்தீ ஆகியன இயற்கைப் பேரிடர்களாகும் agriculture என்ற சொல் latin வார்த்தையில் இருந்து தோன்றி அமைந்ததாகும் தமிழ்நாடு பூமி~

வேளாண் தொழிலுக்கு ஏற்றதாக உள்ளது வேளாண் பகுதிகள் பீடபூமி வேளாண்மைக்கு ஓரளவுக்கு ஏற்றதாகும் மலை பிரதேசங்களில் வேளாண் நடவடிக்கைகள் மிகக்குறைந்த அளவுகளிலும் நீலகிரி மலை தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ளது இம்மலையில் இரண்டாயிரம் மீட்டருக்கு மேல் உயரம் கொண்ட இருபத்ஹ்டு நாலு சிகரங்கள் காணப்படுகின்றன இம்மலையின் உயரம் சிகரம் தொட்டபெட்டா ஆகும் முக்குருத்தி இரண்டாயிரத்தி ஐந்நூத்தி ஐம்பது நாலு meter உயரம் கொண்ட மற்றுமொறு சிகரமாகும் ஆனைமலை தமிழ்நாடு மற்றும் கேரள மாநில எல்லைப்பகுதியில் பாலக்காட்டு கனாவாய்க்கு தெற்கே அமைந்துள்ளது ஆனைமலை புலிகள் காப்பகம் ஆழியாறு பாதிக்கப்பட்ட காடுகள் வால்பாறை மலைவாழிடம் காடம்பாறை நீர்மின் நிலையம் போன்றவை இப்பகுதியில் அமைந்துள்ளன பழனி மலை மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்குப் பகுதியாகும் மற்றவை திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளன

தமிழ்நாட்டில் உள்ள பீடபூமி மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளுக்கு இடையே அமைந்துள்ளது ஏறக்குறைய முக்கோண வடிவத்தில் சுமார் அறுபதாயிரம் சதுர kilometer பரப்பளவைக் கொண்டுள்ளது

முந்நூத்தி ஐம்பது meter முதல் எழுநூத்தி பத்து meter வரை காணப்படுகிறது இந்தப் பீடபூமியில் தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் அமைந்துள்ளன கோயம்புத்தூர் பீடபூமியானது நீலகிரி மற்றும் தர்மபுரி மாவட்டங்களுக்கு இடையே அமைந்துள்ளது இதன் உயரம் ஆயிரத்தி ஐம்பது meter முதல் நானுத்தி ஐம்பது meter வரை மாறுபடுகிறது இப்பீடபுமி சேலம்

மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகும் பவானி, நொய்யல் மற்றும் அமராவதி ஆறுகள் இப்பீடபூமியில் பள்ளத்தாகுகளை உருவாக்கி உள்ளன நீலகிரி பகுதிகளில் பல பல மலையிடை

வைகை மற்றும் தாமிரபரணி வடிநிலப் பகுதிகள் இப்பகுதியில் அமைந்துள்ளன சமவெளிகள் தமிழ்நாட்டில் காணப்படும் சமவெளிகளை இரு பிரிவுகளாகப் பிரிக்கலாம் உள்நாட்டு சமவெளிகள், கடற்கரை சமவெளிகள், பாலாறு, பொண்ணையாறு, காவிரி மற்றும் தாமிரபரணி ஆகிய ஆறுகள் உள்நாட்டு சமவெளிகளை உருவாக்கியுள்ளது காவிரி ஆற்றுச் சமவெளி தமிழ்நாட்டிலுள்ள வளமான சமவெளிகளுள் ஒன்றாகும் காவிரி சமவெளியானது சேலம், ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் பரவியுள்ளது தமிழ்நாட்டின் கடற்கரைச் சமவெளியானது கோரமண்டல் அல்லது சோழமண்டல சமவெளி என்றும் அழைக்கப்படுகிறது இச்சமவெளி சென்னை முதல் கன்னியாகுமரி வரை நீண்டுள்ளது இச்சமவெளி கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கும் ஆறுகளால் உருவாக்கப்பட்டுள்ளது சில இடங்களில் இவை எண்பது kilometer ருக்கும் அதிகமாக அகலத்துடன் காணப்படுகிறது இது ஒரு உயரமான கடற்கரை என்றாலும் சில பகுதிகள் கடலில் மூழ்கி உள்ளன இராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்ககளில் கடற்~ பவளப்பாறைகள் காணப்படுகின்றன கடற்கரைகள் வங்காள விரிகுடா கடலையொட்டி சோழமண்டலக் கடற்கரை பல அழகான மற்றும் சிறப்பு வாய்ந்த கடற்கரைகளைக் கொண்டுள்ளது பரவலாக் காணப்படுகின்றன சென்னையின் மெரினா மற்றும் எலியட் கடற்கரைகளும் கோவளம் மற்றும் வெள்ளி கடற்கரை ஆகியவை புகழ்பெற்ற தமிழக கடற்கரைகளாகும் ஆறுகள் தமிழ்நாட்டின் உயிர்நாடிகளாகும் தமிழ்நாட்டில் பல ஆறுகள் காணப்பட்டாலும் காவிரி, பாலாறு, பெண்ணை, வைகை மற்றும் தாமிரபரணி போன்ற ஆறுகள் குறிப்பிடத்தக்கவை ஆகும்